வணக்கம் விஜயன்

வணக்கம் ரஞ்சினி

அஹ் சரி இப்போ நான் நம்ம வந்து விளையாட்ட பத்தி ஜென்ரலா பேச போறோம் எல்லாரும் அஹ் இப்போ நான் வந்து இந்திய இந்தியாவுல விளையாட்டு எப்படி இந்திய விளையாட்ட பத்தி அதோட அது எப்படியெல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சதை அதுக்கு அப்பறம் நீங்க சொல்லுங்க சரிங்களா

இந்தியாவின் விளையாட்டு என்பது வாழ்க்கையின் குறிப்பிட்டத்தக்க பகுதியாகும் பாரம்பரியம் கலாச்சாரம் நிதி மற்றும் பொழுதுபோக்கின் ஒரு பகுதியான விளையாட்டுடன் நாடு மிக நீண்ட விளையாட்டு வரலாற்றைக் கொண்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மக்கள் பல்வேறு விளையாட்டுகளை நெருக்கமாகப் பின்பற்றுகிறார்கள் மற்றும் ஆர்வத்துடன் அவற்றில் பங்கேற்கிறார்கள் கிரிக்கெட் என்பது நாட்டில் மிகவும் பிரபலமான பார்வையாளர் விளையாட்டாகும், மேலும் குடிமக்கள் பெரும்பாலும் அதை ஒரு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளாக விளையாடுகிறார்கள் இது அதிக தொலைக்காட்சி பார்வையாளர்களை உருவாக்குகிறது, மேலும் சர்வதேச மற்றும் இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளின் போது மைதானங்களில் முழு திறன் கொண்ட பார்வையாளர்களைக் கொண்டுள்ளது இது பிரபலமான கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும். இருப்பினும், சமீபத்திய தசாப்தங்களில், ஒளிபரப்பு பார்வையாளர்கள் மற்றும் அரங்க பார்வையாளர்களின் வருகை ஆகியவற்றின் அடிப்படையில் கால்பந்து மற்றொரு பிரபலமான விளையாட்டாக மாறியுள்ளது கபடி, பேட்மிண்டன், டென்னிஸ் மற்றும் தடகளம் போன்ற முக்கிய நீரோட்டமாக வளர்ந்து வந்துள்ளது இந்தியாவில் அதிகம் பார்க்கப்படும் நான்காவது விளையாட்டாக கொ-கொ வளர்ந்துள்ளது. இந்தியாவின் அதிகார மையங்களுள் ஒன்றாகும் இந்தியா உலகக் கோப்பை மற்றும் ஒலிம்பிக் ஹாக்கியில் பல பதக்கங்களை வென்றது. அந்த நேரத்தில் தியான் சந்த் ஒரு குறிப்பிடத்தக்க வீரராக இருந்தார். நீச்சல் மற்றும் பூப்பந்து போன்ற விளையாட்டுகள் விளையாட்டு பொழுதுபோக்கு நடவடிக்கைகளாகும் உடற்பயிற்சிகளாகவும் விளையாடப்படுகின்றன. இந்தியாவின் தலைசிறந்த ஹாக்கி வீரரான மேஜர் தியான் சந்தின் பிறந்தநாளான ஆகஸ்ட் இருவத்தி ஒன்பது அன்று இந்தியா தனது தேசிய விளையாட்டு தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது சமீபத்திய தசாப்தங்களில், இந்திய அரசு மற்றும் இந்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகங்கள், அஹ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அஹ் கேம்ஸ் மற்றும் கேலோ இந்தியா யுனிவர்சிட்டி போன்ற புதிய தேசிய விளையாட்டு நிகழ்வுகளைத் தொடங்கி, அடிக்கடி ஏற்பாடு செய்வதன் மூலம் நாட்டின் விளையாட்டு மேம்படுத்த முயற்சித்தன. நாடு முழுவதும் பல்வேறு நகரங்கள் கேலோ இந்தியா கேம் கேம்களின் கேம் இதில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். முதல் கேலோ இந்தியா பள்ளி விளையாட்டுகள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்றது. இந்த முயற்சி புதிய உள்கட்டமைப்பை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்தியது. KIYG மற்றும் KIUG ஆகிய ஆகியவை தங்கள் மாநிலங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களைப் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்தியர்களுக்கான வருடாந்திர நிகழ்வுகளாக அமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை, இந்திய விளையாட்டுகளின் பல பதிப்புகளை இந்திய விளையாட்டு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது இந்தியாவின் தேசிய விளை விளையாட்டு இல்லை கலாச்சாரம், மக்கள் மற்றும் பழங்குடியினர் ஆகியவற்றில் இந்தியாவின் பன்முகத்தன்மை, நாட்டில் உள்ள பல்வேறு வகையான விளையாட்டுத் துறைகளில் பிரதிபலிக்கிறது. இதன் காரணமாக, சில உள்நாட்டு விளையாட்டுகளுக்கான

மோட்டா மோட்டார் ஸ்போர்ட் மற்றும் கூடைப்பந்து போன்ற விளையாட்டுகள் சில இடங்களில் ஓரளவு பிரபலமாக உள்ளன மல்யுத்தம் சில மாநிலங்களில் பிரப பிரபலமாக இருந்தது. கோவா மாநிலத்தின் கடலோர சுற்றுலாப் பகுதிகள், மகாராஷ்டிராவின் தர்கர்லி ரா ராமேஸ்வரம், கர்நாடகாவின் நேத்ராணி தீவு, புதுச்சேரி, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகளில் இந்தியர்கள் ஸ்கூபா டைவிங், படகு சவாரி, சர்ஃபிங் மற்றும் கைட்போர்டிங் ஆகியவற்றில் பங்கேற்கின்றனர் தொழில்முறை மல்யுத்தம் மற்றும் கலப்பு தற்காப்புக் கலைகள் இளம் பார்வையாளர்கள் மத்தியில் பிரபலமான விளையாட்டு மற்றும் அதிக தொலைக்காட்சி பார்வையாளர்களை உருவாக்குகிறது. சில இந்திய மல்யுத்த வீரர்கள் அதில் சர்வதேச அளவில் பெரும் வெற்றியைப் பெற்றுள்ளனர். MMA விளையாட்டு கடந்த சில வருடங்களாக இந்தியாவில் பாரிய எழுச்சியை கண்டு வருகிறது மற்றும் குறிப்பிடத்தக்க புகழ் பெற்றுள்ளது. நாட்டில் சில MMA விளம்பரங்கள் செயல்படுகின்றன இந்திய கிரிக்கெட் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலகக் கோப்பை வெற்றிக்குப் பிறகு அஹ் கிரிக்கெட் பரவலாக பிரபலமடைந்தது கடந்த இரண்டு தசாப்தங்களில், இந்தியா ஒரு கிரிக்கெட் அதிகார மையமாகவும், ஆதிக்கம் செலுத்தும் அணியாகவும் மாறியது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் இந்தியன் பிரீமியம் லீக் ஆகியவை முறையே உலகின் பணக்கார கிரிக்கெட் ஆளும்

இந்திய ஆண்கள் அணி எட்டு தங்கப் பதக்கங்கள் உட்பட பன்னிரண்டு ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றுள்ளது. ஓரளவிற்கு ஓரளவு பிரபலமான விளையாட்டுகள் நீச்சல், துப்பாக்கி சுடுதல், குத்துச்சண்டை, ஸ்குவாஷ், பளு தூக்குதல், ஜிம்னாஸ்டிக்ஸ், மலை ஏறுதல், பனிச்சறுக்கு, டேபிள் டென்னிஸ், கூடைப்பந்து, உடற்கட்டமைப்பு மற்றும் கைப்பந்து பிரபலமான உள்நாட்டு விளையாட்டுகளில் சதுரங்கம், கோ கோ, சைக்கிள் ஓட்டுதல், போலோ, மற்றும் ரக்பி ஆகியவை அடங்கும். சைக்கிள் ஓட்டுதல் விளையாட்டில் இந்தியாவில் பிரபலமான பொழுதுபோக்கு மற்றும் உடற்பயிற்சியாக மாறி வருகிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் விஜயன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் சரி நான் குத்துச்சண்டைய பத்தி சொல்றேன் இந்த இடத்துல குத்துச்சண்டை அப்படின்னு பாத்தோம்னா முதல்ல அந்த முதல்ல அந்த கிக் பாக்ஸிங், கராத்தே அதேல்லாம் கேள்விப்பட்டு இருப்பீங்க முதல்ல அது எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா உங்க அனைவருக்கும் ஒண்ணுமில்லை ஒரு காலத்துல அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா மறைமுகமா இருந்து விலங்குகள் வேட்டையாடுறது எப்படி அது எப்படி சண்டையிடுறது அதை எல்லாம் பத்தி பாத்துட்டு அதுக்கு அப்பறம் உருவானது தான் நம்ம இந்த கராத்தே, கிக் பாக்ஸிங், குங்க்ஃபூ எல்லாமே நான் அந்த தரவரிசையில நான் பேச போற தலைப்பு குத்துச்சண்டை இந்த குத்துச்சண்டை பாத்தோம்னா ஒரே எடையில இருக்க வேண்டும் அதுவும் இதுல மொத்தம் ஐந்து வகையான குத்து இருக்கு இதுல குத்துச்சண்டையில ஐந்து வகையான குத்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பத்து எண்ணுக்குள்ள பத்து எண்ணுக்குள்ள நடுவர் அவரு எண்ணுவாரு எண்ணுவதற்கு எழுப்பப்பட்டா வெற்றி பெருவார் அல்லது போட்டியில் ஒரு சண்டை சண்டையாளரிடம் உடல் நிலைமை தொடர்ந்து போட்டியிட முடியாம நிலைமை வந்தாலும் எதிர்த்து நின்று மற்ற சண்டையாளர் வெற்றி பெறுவர். இரு சண்டையாளர்கள் குறிப்பிட்ட சுற்றுகள் தொடர்ந்து சண்டையிட்டு, அதற்கு பின்னும் நிலைத்து நின்றால் அவர்கள் பெற்ற புள்ளிகளை வைத்து வெற்றியாளர்கள் நடுவர்களால் தேர்வு செய்யப்படுவர். குத்துச்சண்டை ஒரு ஒலிம்பிக் விளையாட்டு ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் நாட்டில முதன்முதல்ல ஆயிர அறுநூத்தி கிமு அறுநூத்தி எண்பத்தி எட்டுல தோன்றிய ஒலிம்பிக் விளையாட்டில தான் தோன்றுச்சு இந்த விளையாட்டு இடம் பெற்றிருந்தது என்பது வரலாறு கிறித்துவுக்கு முற்பட்ட காலத் சங்ககாலத்தில் புகார் நகரில் போட்டி விளையாட்டுக்கென

இந்த விளையாட்டு கையுறை அணியாமல் வெறுங்கையால் குத்தி விளையாடப்பட்டது பின்னர் இதுல வந்து என்னென்ன இருகு இந்த குத்துச்சண்டையில அப்படின்னா டேக்வாண்டா, ஜுடோ, மல்யுத்தம், குத்துச்சண்டை இந்த மாதிரி வெறு இதெல்லாம் வெறும் கையால மட்டும் குத்துறது கேட்வண்டா அப்படின்னா வெறும் கால பின்ன நம்ம காலை வச்சு பயன்படுத்தி மட்டுமே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விளையாட்டு அஹ் இந்த இடத்துல இந்த விளையாட்டு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெண்ணை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மேரி கோம் யாருக்கும் அறியாதவங்க அவங்களோட வரலாறு தன் வீட்டுல எவ்ளோ எதிர்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தனது கனவரை கணவருடைய சப்போர்ட் அதெல்லாம் எதிர்த்து கணவருடைய சப்போர்ட்ல அவங்க வந்து வெற்றி பெட் அஹ் கணவர் சப்போர்ட்ல இருந்தாங்க பயிற்சி பண்ணிருப்ப அவங்க ஒரு pregnant டா இருந்தாங்க pregnant ஆயி ஒரு பத்து பதினோரு நாள் தான் தனது உடம்பு எவ்ளோ வலிக்கும் ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை பெற்றால் அதையெல்லாம் தாண்டி அந்த வலியெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி எட்டுல இது அது தான் கடைசி தருணம் அவங்க வந்து வெற்றி அந்த அந்த ரெண்டாயிரத்தி எட்டுல இந்தியால உள்ள நுழையுறாங்க எவ்ளோ வலியை தாங்குனாங்க எவ்வளவோ எதிர்ப்பு எவ்வளவோ சண்டை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைபடுறேன் அதுக்காக அவங்களை பத்தி சொல்றேன் அவங்களோட வரலாறை பத்தி பேசுனா நான் ரொம்ப கண் கலங்கிடுவேன் அந்த அளவுக்கு அவங்களோட வரலாறு இருக்கும் அதே நேரத்துல அவங்க வந்து தாண்டி வின் பண்ணி இன்னைக்கு இன்னைக்கு வேற லெவல்ல வந்துருக்காங்க அந்த பயிற்சியெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப கடுமையா இருக்கணும் வலி நிறைஞ்சு தான் அவங்க பண்ணாங்க ஒரு அதுக்கு அப்பறம் வந்து அவங்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா மேரி கோம் அவங்க இந்திய மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை அவர். அவர் பத்மவிபூஷன் விருதெல்லாம் பெற்றுருக்காங்க உலக மகளிர் குத்துச் சண்டையில ஐந்து முறை தங்கம் பெற்ற முதலாவது இந்திய வீராங்கனை அவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல லண்டன் கோடை கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ள தெரிவு செய்யப்பட்டது இந்தியாவின் ஒரே குத்துச்சண்டை வீராங்கனை இவரே ஆவர் இதில் அம்பத்தி ஒரு கிலோ எடைப் பிரிவில் போட்டியிட்டு வெண்கலப் பதக்கத்தை வென்றார் சர்வதேச குத்துச்சண்டை உலகப் பெண் குத்துச்சண்டை வீரர்களில் நாலாவது இடத்தில் காணப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தனது சுயசரிதையை வெளியிட்ட மேரி கோம் அன் அன்பிரேக்கபிள் ஆஃப் அன்பிரேக்கபிள் என்று அதைப் பெயரிட்டுள்ளார் அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இரு குழந்தைகள் அஹ் உள்ளனர் அஹ் அதுக்கு அப்பறம் வந்து பாத்தோம்னா அஹ் ரொம்பயும் இதாச்சு அஹ் முகம்மது அலி அப்பறம் வந்து பாத்தோம்னா அமெரிக்காவினுடைய ஒல் ஒலிம்பிக் அமெரிக்காவுல சொல்லும் பாத்தோம்னா அஹ் முகம்மது அலி இவரு வந்து காஸ்சியுஸ் மர்செல்லஸ் கிளே இளையவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓய்வுபெற்ற தலைசிறந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் மூன்று முறை மிகுஎடை உலக வெற்றி வீரரும் ஆவர். உலகிலயே தலை சிறந்த மிக எ எடை குத்துச்சண்டை வெற்றி வீரராகவே கருதப்படுகிறார். தொடக்க காலங்களில, ரோமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதாம் ஆண்டு நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவதுல ஒலிம்பிக்கு மெல்லிய மிகுஎடை பிரிவுல தங்கம் வென்றார். தொழில் நெறிஞர் ஆனப்பின் தொடர் மிகுஎடை வெற்றிகள் மும்முறை வென்ற ஒரே வீரர் அவர் ஆவர் இவருக்கு இரு பெண் குழந்தைகள் உள்ளனர் இரண்டு பெண்களுமே எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே தனது அறிவுரையை கூறி வளர்த்துள்ளார் அப்படிங்குறது குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்து நாலாம் ஆண்டு இஸ்லாம் தேசம் இயக்கத்தில் சார் சேர்ந்தப்பின் கிளே என்ற தனது பிறப்பு பெயரை முகம்மது அலி என மாற்றிக் கொண்டார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சன்னி முஸ்லிமாக மாறினார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழாம் ஆண்டு தன் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அமெரிக்க இராணுவத்தில் சேர்ந்தார் சேர மறுத்தார். வியட்நாம் போரிற்கு எதிர்ப்புத் தெரிவித்தார் அலி. இதனால், அவர் கைது செய்யப்பட்டார். அவரது குத்துச்சண்டை பட்டங்கள் பறிக்கப்பட்டன உரிமம் தற்காலிகமாக நீக்கப்பட்டது. எனினும், அவர் சிறையில் அடைக்கப்படவில்லை. ஆனால், அவரது மேல்முறையீடு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வெற்றி பெறும் வரை நான்கு ஆண்டுகள் அவர் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்கவில்லை. அப்பறம் இறந்து விட்டாரு அப்பறம் தான் தெரியுமுல்ல உங்களுக்கு அப்பறம் இவரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அஹ்

நீங்க சொன்னது போதும் ரஞ்சனி கொஞ்சம் பேசணும் பேசுவாங்க சரி இத்ஹோட என் உரையை முடித்து கொள்கிறேன் அஹ் கால்பந்தை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் கால்பந்து என்பது ஒரே மாதிரியான பல குழு விளையாட்டுக்களின் பெயர், அவை அனைத்தும் பந்தை கால்களைக் கொண்டு உதைத்து கோலைப் பெற முயற்சிக்கும் செயலில் ஈடுபடுகின்றன கால்பந்து என்பது உலக அளவில் இந்த விளையாட்டுக்களில் மிகவும் பிரபலமானது, மேலும் பொதுவாக வெறும் கால்பந்து அல்லது soccer என அழைக்கப்படுகிறது. இருப்பினும் கால்பந்து என்ற வார்த்தை கால்பந்து வடிவத்தில் உள்ள அனைத்து விளையாட்டுகளுக்கும் பொருந்துகின்றன, இது உலகத்தின் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலும் மிகவும் பிரபலமாக இருக்கு ஆஸ்திரேலிய கால்பந்து, கேலிக் கால்பந்து, ரக்பி லீக், ரக்பி யூனியன் மற்றும் தொடர்புடைய விளையாட்டுகளுக்குப் பொருந்துகின்றது இரண்டு அணிகள் வழக்கமாக பதினொண்ணு முதல் பதினெட்டு வரையிலான வீரர்கள் கொண்டிருக்கின்றன போட்டியை விளையாடுவதற்கென்று தெளிவாக வரையறுக்கப்பட்டப் பகுதி களத்தில் எதிரணியின் முனைக்குப் பந்தை நகர்த்திச் சென்று கோல் பகுதியை அல்லது எல்லைக் கோ எல்லைக் கோடு வழியாக புள்ளிகளைப் பெறுதல் வீரகள் பந்தை இரண்டு கோல்கம்பங்களுக்கு இடையே தள்ளுவதன் விளைவாக புள்ளிகள் பெறப்படுகின்றது எல்லைக் கோடானது எதிரணியின் மூலம் தடுக்கப்படும் வீரர்கள் உதை உதைத்தல், கொண்டு செலுத்து செல்லுதல் அல்லது பந்தைக் கைமாற்றுதல் போன்ற நெறிமுறைகளை சார்ந்து பந்தை நகர்த்த நகர்த்தப்படுகின்றது வீரர்கள் அவர்களின் உடலை மட்டுமே பயன்படுத்தி பந்தை நகர்த்த வேண்டும். பெரும்பாலான நெறிமுறைகளில்,

கோலைப் பெறவேண்டும். பல கால்பந்து நெறிமுறைகளுக்குப் பொதுவான பிற அம்சங்களில் உள்ளடங்கியவை புள்ளிகள் பெரும்பாலும் வீரர்கள் பந்தை கோல் எல்லைக்கோட்டிற்கு செல் கொண்டு செல்வதன் மூலம் பெறப்படுகிறது பண்டைய காலம் தொட்டு, உலகம் முழுவதும் மக்கள் பந்தை உதைத்தல் அல்லது கொண்டு செல்லுதல் போன்ற செயல்பாடுகளைக் கொண்டு விளையாடி இருக்கின்றனர். ஹம் ஃபுட்பால் என்ற வார்த்தையானது கால்

இடைக்கால ஐரோப்பாவில் கால்களைக் கொண்டு விளையாடப்படும் பல்வேறு விளையாட்டுக்களைக் குறித்தது என்ற எதிர் வினை விளக்கமும் உள்ளது இந்த விளையாட்டுகள் உயர்குடி மக்களால் பெரும்பாலும் விளையாடப்படும் குதிரை சவாரி விளையாடுகளை எதிர்ப்பதற்காக வழக்கமாக உழவர்களால் விளையாடப்பட்டன. இருப்பினும் இந்த விளையாட்டிற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை, கால்பந்து என்ற வார்த்தையானது எப்போதும் கால்களில் விளையா விளையாடும் பல்வேறு விளையாட்டுக்களைக் குறிக்கின்றது அது பந்தை உதைக்கும் தன்மையை உள்ளடக்கியவைற்றை மட்டுமே அவ்வாறு குறிப்பிடுவதில்லை. பல வகைளில், கால்பந்து என்ற வார்த்தை குறிப்பாக பந்தை உதைத்துத் தள்ளுவதைத் தடைச் செய்த விளையாட்டுக்களுக்கும் பொருந்துகின்றது. சங்கக் கால்பந்து விளையாட்டானது கால்பந்து, சாக்கர், பூட்டி மற்றும் பூ பூட்டீ என்று அ அறியப்படுகிறது புட்சல் அங்கீகரித்த அணிக்கு ஐந்து பேர் விளையாடும் உள்ளரங்க விளையாட்டு

எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ரூபினி உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க அஹ் சரி நான் இந்தியா வந்து கலந்துக்கிட்ட முக்கிய சர்வதேச பல விளையாட்ட பத்தி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் நார்மன் பிரிட்சார்ட் என்ற ஒற்றை தடகள வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஒலிம்பிக்கில் இந்தியாவைப் பிரதிநிதித்துவப்படுத்த இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார்.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி நாலு முதல் பல குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஓராம் ஆண்டு நிலவரப்படி, இந்தியா மொத்தம் முப்பத்து ஐந்து கோடைகால ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் பீல்ட் ஹாக்கியில் இந்தியா தனது முதல் தங்

அஹ் ரெண்டாயிரத்தி எட்டு ஒலிம்பிக்கில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் வென்றதன் மூலம், அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக் போட்டிகளில் தனிநபர் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையைப் பெற்றார், மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆண்கள் பீல்ட் ஹாக்கி அணி தங்கம் வென்ற பிறகு இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கம் காமன்வெல்த் விளையாட்டுகள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நான்கு பதிப்புகளைத் தவிர மற்ற எல்லாவற்றிலும் இந்தியா போட்டியிட்டதுஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இரண்டாவது விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின இந்தியா ஒருமுறை விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியது, ரெண்டாயிரத்து பத்தில் டெல்லியில் விளையாட்டுகளில் இந்தியா நான்காவது வெற்றிகரமான நாடு நூத்தி எம்பத்தி ஒண்ணு தங்க் தங்கப் பதக்கங்கள் உட்பட மொத்தம் ஐநூத்தி நாலு தங்க பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய விளையாட்டுகள் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஒவ்வொரு பதிப்பிலும் இந்தியா பங்கேற்றுள்ளது, மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் புதுதில்லியில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியது.

ஆறாவது நாடாக உள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் இந்தியா குறைந்தபட்சம் ஒரு தங்கப் பதக்கத்தையாவது வென்றுள்ளது. உலக விளையாட்டுகள் உலக விளையாட்டுப் போட்டிகள் ஒவ்வொரு பதிப்பிலும் இந்தியா பங்கேற்றுள்ளது இந்தியா ஒரு ஒரு தங்கம் உட்பட மொத்தம் ஐந்து தங்க் பதக்கங்களை வென்றுள்ளது. தெற்காசிய விளையாட்டுகள் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஒவ்வொரு பதிப்பிலும் இந்தியா பங்கேற்றுள்ளது இந்தியா மல்டி ஸ்போர்ட் போட்டியில் இந்தியா நம்பர் ஒன் ரேங்க் பெற்றுள்ளது லுசோஃபோனியா கேம்ஸ் லுசோஃபோனியா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா பங்கேற்றுள்ளது. இந்த பல விளையாட்டு நிகழ்வுகளில் இந்தியாவின் செயல்திறன் மிகவும் சிறப்பாக இருந்தது. மற்றும் பல விளையாட்டு நிகழ்வுகள் காது கேளாதோர் விளையாட்டுகள், சிறப்பு ஒலிம்பிக் விளையாட்டுகள், இராணுவ உலக விளையாட்டுகள், யுனிவர்ஸ் யுனிவர்சியேட் விளையாட்டுகள், ஜிம்னாசியேட் விளையாட்டுகளிலும் இந்தியா பங்கேற்றது இந்தியாவின் தேசிய விளையாட்டுகள் இந்தியாவின் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தால் நடத்தப்பட்ட, ஒலிம்பிக்கிற்குத் தேர்ந்தெடுக்கப்படும் தேசிய விளையாட்டுத் திறமைகளை அடையாளம் காணும் வகையில் நடத்தப்படுகின்றன. முதல் தேசிய விளையாட்டுகள், பின்னர் இந்திய ஒலிம்பிக் விளையாட்டுகள் என்று அழைக்கப்படுகிறது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி நாலில் லாகூரில் நடைபெற்றது, அதே நேரத்தில் முதல் நவீன விளையாட்டுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் புது தில்லியில் நடைபெற்றது எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் விஜயன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா சொல்லலாம் சரி நான் கிரிக்கெட்ட பத்தி சொல்றேன் கீர்த்தி மிக்க ஆட்டமாக இன்று கிரிக்கெட் விளங்குகிறது ஒலிம்பிக் பந்தயங்களில் ஒரு விளையாட்டாக கிரிக்கெட் இடம் பெறா விட்டாலும் உலக அரங்கில் உன்னதமான ஒரு இடத்தை பெற்று பெருமை மிகு ஆட்டமாக திகழ்கிறது திகழ்ந்து வருகிறது.

பண்பில்லா பண்பினால்தான், கிரிக்கெட் ஆட்டம் அன்றும் இன்றும் ஒரு கீர்த்தி மிக்க ஆட்டமாக விளங்கி வருகிறது கைப்பந்தாட்டம், கூடைப்பந்தாட்டம் போன்று ஒருவரால் உன உருவாக்கப்பட்டால், வளைகோல் பந்தாட்டம், கால்பந்தாட்டம் போன்று வரலாற்றுக்கு அகப்படாத, ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்ட நிலையில் கிரிக்கெட் உரு உலா ஆராய்ச்சி நிபுணர்களும் ஆட்ட அறிஞர்களும் கூட கண்டுபிடிக்கும் தங்கள் முயற்சியில் தோல்வியடைந்து தோல்வியடைந்து போயிருக்கின்றனர். இந்த கிரிக்கெட் ஆட்டம் என்று தோன்றியது, எப்போது தோன்றியது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் சுற்றிவளைத்துச் சொல்கின்ற அளவிலே தான் ஆராய்ச்சியாளர்கள் ஆட்டு ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே, கிரிக்கெட்

இன்னொரு முனைக்கு சென்று திரும்பக்கூடிய ஆட்டம். உடலின் அனைத்து உறுப்புக்களையும் பயன்படுத்தும் வண்ணம் இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகில் மிகவும் புகழ்பெற்றது பரவாலாக விளையாடப்படுவதுமான விளையாட்டுக்களில் இதுவும் ஒன்றாகும் ஒரு அணிக்கு ஐந்து பேர் வீதம் களத்தில் இருப்பார்கள். அணியின் மொத்த பலமான பத்து முதல் பன்னிரெண்டு பேர் பேர்களில் இருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் களத்தில் ஆடும் ஒருவரை வெளியில் அழைத்து, அவருக்கு பதிலாக மற்றொருவரை உள்ளே அனுப்பலாம். பந்தை கையால் எறிந்து எதிரணியின் கூடையில் விழ வைப்பதே நோக்கம். வெற்றி, தோல்வி பெரும்பாலும் கடைசி வினாடிகளில் தான் முடிவெடுக்கப்படும் பந் பந்தை கையால் தரையில் தட்டிக் கொண்டே ஓடும் பொழுது, பந்து எழும்புவதற்கு ஏதுவான கடினமான, சமமான தரை தேவைப்படும் இருவத்தி எட்டு மீட்டர் நீளமும்,

மூணு புள்ளி ஜீரோ ஐந்து மீட்டர் உயரத்தில் ஒரு கூடை தொங்கும். கூடை என்பது பதினெட்டு அங்குலமும் விட்டமுள்ள இரும்பு வளையமும், அந்த வளைய வளையத்திலிருந்து வட்டமான தொங்கும், அடிப்பாகம் திறந்த ஐந்து அங்குலத்தில் இருந்து பதினெட்டு அங்குலம் நீளம் கொண்டிருக்கும் கூடைப்பந்தாட்டம்

இவரே அணியின் தந்திர முடிவு செய்வார். அணியிடம் பந்து இருக்கும் போது பந்தை கூடைக்குள் போடுவது எதிரணியிடம் பந்து இருக்கும்போது பந்து கூடைக்குள் விழாமல் தடுப்பது அல்லது பந்து மீதான கட்டுப்பாடை இழக்கச்செய்வதும் அவரின் முக்கியமான செயற்பாடாகும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ரூபினி உங்களுக்கு தெரிஞ்சா எதாவது

எப்படி இருக்க? நல்லாயிருக்கேன் நீ எப்படி இருக்க? நல்லாயிருக்கேன் ரொம்ப நாளாச்சி பார்த்து ஆமா ஹம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆஹ் fantastic உம் ரொம்ப நாளாச்சி பார்த்து ஒரு விஷயம் பேசணும் நான் நினைக்கல்ல அப்படியா ok ok ஆமா என்ன விஷயம் இல்ல எதாவது business பண்ணலாம்ணு தான். நீ கூட எதாவது business லாம் பண்ணும்னு சொல்ட்டு நினைச்சிருந்தெள்ள ஆமா இப்ப என்ன தாவது பண்ரியா எதாவது உனக்கு business பண்ற idea வா ஆமா எதாவது என்ன hotel ல restaurant மாதி வைக்கலாம் அப்படீன்னு உம் எனக்கும் இருந்த்திச்சி idea ஒரு two years முன்னாடி but அதுக்கப்புறம் என்ன business பண்ணினாலும் அதுலே hard work போடனும்ல அதனால நான் என்ன பண்ண எதாவது passive income மாதி எதாவது land ல investment பண்லாம் அந்த மாதி முடிவுபண்டன் அந்த idea வ விட்டுட்டேன் ஓ அந்த மாதிரியா நான் என்ன நெனச்ச உனக்கும் எதாவது business பண்ணனும் சொல்லிட்டு இருந்தியெ சரி ரெண்டு பெரும் சேர்ந்து கூட பண்ணலாமே அப்பிடின்னு நான் நெனச்ச சரின்னு கேட்கலாம் நெஞ்ச ok thank you for consent to me உம் என்ன சொல்ல நெறைய hard work எந்த business நாலும் இப்ப நம்ம ஒரு office அப்படியே work பண்ற அதாவது அதுக்கு நம்ம order போட்டாகணும் full day ஆஹ் அது சரி தான் என்ன மாதி business பண்ணலாம்னு plan

அது வெலைக்கு ஆகுமா

hotel கண்டிப்பா லாபம் நெறைய கிடைக்கும் அதுல எந்த doubt உம் இல்ல but hard work நெறைய பண்ணனும் உம் உம்

சமையல்காரர் வெனும் ஒரு ரெண்டு மூணு ஆள் வெனும் அவ்வளவு தானே

அதாவது packing பார்க்கணும் service பார்க்கணும் cooking and cooking ரொம்ப கஷ்டம் cooking ல எல்லா material வாங்கணும் right ஆமா இல்ல நல்ல நல்ல காய்கறி அதெல்லாம் நல்ல இறைச்சி வகையெல்லாம் ஒழுங்கா இல்லேன்னா நல்ல சுவையும் வராது taste இருக்காது அதுதான் ஆமா அது மட்டும் இல்ல பரவாயில்ல அவங்களுக்கு பிடிக்கணும் சாப்பிட்றது ஆமா cooks எ வெச்சி maintain பண்றது ரொம்ப பெரிய வெள அவங்க அதுவும் நல்ல cooks கண்டுபிடிக்கணும்அவங்க daily டே டா நல்ல food சமைக்கணும் ஆஹ் ஆமா சமையல்காரர் நல்ல சமையல்காரரா இருக்கணும் அதுவும் சரிதான் ஆமா daily daily full ஆஹ் full effect பன்னா போட்டா கண்டிப்பா நல்லா நெலச்சி வரும் இருந்தாலும் நெறைய வெள தான் சிலபேரால முடியும் சில பெரு எர் நல்லா பண்ணுவாங்க சில பெரு கஷ்டப்படுவாங்க ஓ hotel சொல்றியா எனக்கு அப்படித்தான் தோணுது இல்லேனா நீ இது பண்ணு எர் எவ்வளவு உன் budget எவ்வளவு first எவ்வளவு முதலீடு பண்ணலாம்னு idea budget வந்து பிரச்சினை கிடையாது budget காசு வந்து எந்த பிரச்சினையும் இல்ல எவ்வளவு இருந்தாலும் போட்டுடலாம்

இப்ப ஒரு hotel தொடங்குரத்துக்கு எவ்வளவு ஆகும் நீ சொல்லு hotel எவ்வளவு வென்னாலும் பண்ணலாம் இல்ல ஒரு நல்ல hotel தொடங்குறத்துக்கு ஒரு ஹைதராபாத் பிரியாணி hotel மாதி ஒண்டு தொடங்குறத்துக்கு எவ்வளவு ஆகும் சொல்லு பார்ப்போம் எல்லாம் எனக்கு இன்னொன்று தோணுது இப்ப five thirty குள்ள ஆகும் முப்பது லட்சத்திலே முடிஞ்சிதும கஷ்டம் தான் but ஓரளவுக்கு startup கு பண்ணலாம் னு வெச்சிக்கலாம் உம் ஏன்னா என்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் இருக்கு உம் அப்ப நீ பேசாம ஒன்னு பன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு supermarket ஆரம்பிச்சாரு அவருக்கு நல்லா லாபம் கிடைக்குது ஒரு வருஷத்திலே அவரு ஒரு twenty five அளவு invest பன்னேனு சொன்னாரு அது எல்லாமே இருவத்தஞ்சி நாள் ஐம்பது கிட்ட அவரு ரெண்டு வருஷத்திலே எடுத்திட்டதாக சொன்னாரு

ஆமாமா ஏன்னா அந்த

ஆமா அது அது அங்கள இடத்தை பொறுத்து தான் அந்த இடம் நெறைய மக்கள் வர இடமா இருக்கணும் நல்லா உம் அதெல்லாம் சுத்தி நெறைய மக்கள் வாழனும் நெறைய அந்த apartment எல்லாம் இருப்பாங்க அடுக்கு மாடி நெறைய எர் முப்பது நாப்பது மாடி அந்த மாதி ஒரு இடத்தில பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதி இடத்தில எல்லாம் நல்லா போகும் அது உண்ம தான் ஆனா என்ன சொல்றது இப்போ supermarket வச்சாலும் நல்லா வெக்கணும் அப்பதான் அது இப்ப நம்ம பெரிய mall எல்லாம் இருக்கில அந்த மாதி நல்லா வெக்கணும் அப்ப தான் நல்லா போகும்